உம் அவ்ளோதா mam. இப்போதைக்கு எதுவும் இல்ல. நீங்க appointment மட்டும் correct ஆ fix பண்ணிட்டு சொல்லுங்க

Yes mam. Mail mail வராது.

Okay mam. Okay mam appointment confirm பண்ணிருங்க நாங்க வந்துடறோம் Mam. Okay thank you mam. உம் thank you mam.

mam நாங்க ASD கம்பனி லே இருந்து five G connection setup பன்றதுகாக call பண்ணிருகோம் mam. உங்க வீட்ல இப்போ இப் உங்க வீட்ல இருக்கிற எல்லா device க்கும் வந்து நீங்க இந்த fiveGconection வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே net ஆஹ் use பண்ற மாரி இருக்கும் mam. நீங்க okay சொன்னீங்கன்னா நான் இது கூட benefits எல்லாம் share பண்றேன் ma'am நான் உங்களுக்கு இப்போ. Ma'am இப்ப வந்து actual லா three connection இருக்கு ma'am three G இருக்கு four G இருக்கு and five G இருக்கு ma'am நான் வந்து உங்களுக்கு எல்லா எல்லாமே explain பண்றேன். உங்களுக்கு உங்க வீட்டுக்கு எப்படி இருக்குமோ அதை நீங்க last ல set up பண்ணிப்பீகளா ma'am?

ஒரு ஒரு technology mam இது

ஆஹ் large emails ல்லாம் send பண்ணனும் receive பண்ணிக்கணும்னா three G வந்து ரொம்ப usefull லா இருக்கும் mam and last point வந்து இது வந்து large capasity and brodband capabilities ல இருக்கு mam இதுல starting rate வந்து two thousand ல இருந்து start ஆகுது mam mam இப்போ இப்போ நீங்க three G setup எடுத்துக்கறீங்கன்னா இது வந்து six months க்கு இருக்கு mam six month க்கு வந்து நீங்க two thousand pay பண்ற மாரி இருக்கும் and five hundred GB வந்து உங்களுக்கு full லா இருக்கும் mam three G connectio full லா five hundred GB six minths full லா இருக்கும் நீங்க ஏதாச்சும் connection ல பிரச்சனைனாலும் எ ங்களுக்கு direct டா call பண்ணிரலாம் நாங்க set பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் mam வேற எந்த பிரச்சனையும் வராது mam three G ல yes mam இப்போ six month ல உங்களுக்கு ஏதாவது problem வந்துச்சு இந்த மாறினா நாங்க மாத்தி கொடுத்துடுவோம் mam வேற device setup பண்ணி கொடுத்துடுவோம் உங்களுக்கு இந்த three G and four G ஓட main difference என்னன்னா technology மட்டும் தான் mam four G வந்து key technology வந்து நிறைய இருக்கு. இதுல வந்து MIMOandOFTM இந்த மாரி technology யெல்லாம் use பண்ணி இருக்காங்க mam four G வந்து இப்ப நீங்க எல்லாத்துக்கு mam இப்ப நீங்க இப்ப ஒரு mobile phone கையில வச்சிருக்கீங்கன்னா அதுல four G பண்ணிக்கலாம் laptop computer ல நீங்க எல்லாத்துலையும் four G பண்ணிக்கலாம் and இது வந்து most important ஆன point என்னன்னா four G standards வந்து Y max and LTE வந்து இருக்கு mam four GLTE வந்து major improvement three G three G speed இருந்து இது வந்து நிறைய speed கொடுக்கும் mam இது இது வந்து three G speed compare பண்றது விட four G வந்து ரொம்ப advanced டா இருக்கும் mam yes mam இதுல வந்து advance setting என்னென்ன இருக்கும்னா இது வந்து interactive multi media voice video call இதெல்லாம் வந்து net வந்து உங்களுக்கு ஒரு slow வா இழுக்கும் mam plus நடுவுல cut ஆகாது இப்ப video call ல்லாம் பண்றீங்கன்னா இது வந்து உங்களோட picture ல வந்து clear ஆஹ் காட்டும் and இது வந்து high speed high capacity and lower capacity bit தான் mam இது வந்து speed வந்து நிறைய இழுக்கும் and இது வந்து global and scalable mobile network mam இது வந்து நம்ம எங்க வேணா use பண்ணிக்கலாம்

yes mam நீங்க இப்போ advance கொடுத்து நீங்க first இதே set up பண்ணிக்கிற மாரி இருக்கு mam advance கொடுத்துட்டு நீங்க set up பண்ணிக்கிட்டு இதெல்லாம் okay உங்களுக்கு எல்லாம் set ஆயிடுச்சுன்னா இது அங்கேயே இருக்கும் mam இப்ப வந்து உங்களுக்கு set ஆகல அப்படின்னா ஆஹ் நீங்க மிச்ச காசு கொடுக்க தேவையில்லை plus எங்க device வந்து நாங்க எடுத்துக்குவோம் mam

thirty giga hetz to three hundred giga hetz range வர இருக்கு mam thousand MB worth mam இதுக்கு. sorry mam thousand GB கிட்ட வரும் mam இப்ப six month க்கு வந்து நீங்க thousand GB கிட்ட use பண்ணிக்கலா mam unlimited தா mam

five G வந்து இப்ப performance ஓட consistancy and cost benefits and speed எல்லாம் compare பண்றப்போ four G விட four G three G விட இதுதான் mam நின்னு பேசுற மாரி இருக்கும் இது வந்து performance படி ரொம்ப five G வந்து ரொம்ப usefull ஆஹ் இருக்கும் இப்ப வந்து work from home இந்த மாரி online class ல்லாம் இப்போ இருக்கிறனால எல்லா phone and laptop வந்து five G connection இருந்தா மட்டும் தான் mam datas ஆஹ்

yes mam இப்ப நீங்க இப்ப நீங்க வாங்கி இருக்கீங்க சொல்றீங்க so advance தான் வாங்கி இருப்பிங்க இப்ப இருக்கிற நீங்க lap use பண்ணனும்னா நீங்க five G தான் mam use பண்ண முடியும் five G என்ன அதுல எல்லா features இருக்கும் so உங்களுக்கு உங்க புது laptop ல five G network இருந்துச்சுன்னா இது ரொம்ப fast டா இருக்கும். எங்கே slow வாகாம correct டா போகும் mam yes mam இப்ப வந்து நம்ம இந்தியால வந்து nineteen ninty five ல தான் internet வந்து கண்டுபிடிச்சுருக்காங்க so nineteen nity five ல இருந்தே நம்ம இந்தியால வந்து internet வந்து second place ல இருக்கு so அதனால இப்போ internet நாலே வந்து இப்போ இந்த மாரி three G four G five G develop ஆயிட்டு இருக்கு அதனால internet தான் mam இப்ப எல்லாமே internet இப்போ speed ஆகுதுன்னா மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாமே இப்போ நம்மளோட வேலை நம்மளோட class கவனிக்கணும்னா கூட இப்போ நம்ம குழந்தைகளுக்கு ஏதாச்சும் helpful லா இருக்கனும்னா கூட நம்ம youtube பார்த்து தான் இது பண்ற மாரி இருக்கும் so இதுக்கு வந்து gigh speed network மட்டும் தான் தேவைப்படும் high speed வந்து நம்ம five G மட்டும் use பண்ற மாறி இருக்கும் mam yes mam நீங்க இப்போ job ஆஹ் நீங்க ID job ல இருக்கீங்களா இல்ல எப்படி mam business பாக்கறீங்களா? yes mam அதுக்கு தான் mam இப்போ IT கம்பெனினா நான் mostly எல்லாருமே five G network மட்டும் தான் mam use பண்ண முடியும் என four G னா உங்களுக்கு இப்ப நீங்க higher clients இப்ப வேற வேற country ல இருக்க clients ல்லாம் நீங்க டக்குனு mail பண்ணனு னா நீங்க four G three G எல்லாம் டக்குனு போகாது mam இதுவே five G னா உங்களுக்கு fraction of seconds ல போய் சேர்ந்திடு mam so நீங்க IT ல இருக்கறதுனால low laptop வச்சிருக்க அந்த சொல்றீங்கனால five G வந்து எடுத்தீங்கனா ரொம்ப usefull லா இருக்கும் எல்லாமே speed டா நடக்கும் mam yes mam இப்போ இந்த four G வந்து நீங்க உங்களுக்கு okay னா நீங்க என்கிட்ட வந்து உங்க condact details and உங்களோட address எல்லாம் சொல்லிருங்க mam நாங்க வந்து எங்க கம்பெனியில் இருந்து நாங்க members அனுப்பி உங்க வீட்ல எங்க correct டா set பண்ண net எங்க cut ஆகாம flow இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு place பார்த்து அங்கேயே அவங்க set பண்ணி வச்சிருவாங்க அங்கே so formal லா எதுவும் தேவைப்படாது mam அதுக்கு நீங்க வந்து ஒரு password and உங்க name user name மட்டும் கொடுக்கிற மாதிரி இருக்கும் mam so அந்த password and username ஆ என்னைக்குமே மறக்காம நீங்க பார்த்துக்கணு mam yes mam five G வந்து இப்போ six month க்குஇருக்கு mam six month க்கு நீங்க advance வந்து fivehundred வந்து pay பண்ற மாதிரி இருக்கும் and full உங்களுக்கு எல்லாம் correct நீங்க வந்து last ல வந்து four thousand five hundred pay பண்ற மாதிரி இருக்கும் mam yesmam இன்னைக்கு வந்து நீங்க சொல்டிங்கான நாங்க இந்த weekend டே வந்து உங்க வீட்ல set பண்ணி கொடுத்துட்டு இந்த weekend டே வந்து உங்க வீட்ல வந்து எல்லாம் netflow ஆகுற மாதிரி நாங்க check பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோ mam இதோட main advantage அஹ் இத mam இப்போ வந்து உங்க வீட்டுல நெறைய cellphones இருக்கும் online class நாலா சின்ன குழந்தைங்கள் கிட்ட குட இப்போ phone இருக்குற நாலா நெறைய device இப்போ ten to twelve device கிட்ட கூட நம்ம connect பண்ணிக்கலாம் mam so அதல ஒன்னு பிரச்சன வரது plus இது வந்து இப்போ நம்ம week end ல நம்ம movie பாக்கணும் இந்த மாதிரி நம்ம youtube ல எதாச்சும் refer பண்ணணும்னா கூட இந்த மாதிரி stop எர் ஆகம net flix ல இதெல்லாம் வந்து clear picture HD picture ஊட இது வந்து slow ஆஹ் ரொம்ப speed ஆஹ் இருக்கும் mam yes mam உங்க வீட்டுல வந்து நெறைய children இருகுக்கனா அவுங்க game லா இப்போ download பண்ணி விளயடுனும்ன இப்போ five G வந்து இப்போ இப்போ game னா இப்போ வந்து எல்லா online games மாதிரி தா mam இருக்கு so அது வந்து offline ல வந்து download பண்ணி விளையாடமுடியாது so அது interesting ஆவும் இல்லாத நால online games த இப்போ நல்ல இருக்கும் அது நாலா வந்து அது stop ஆகாம அது வந்து correct ஆஹ் இருக்கனும் like எங்கயும் stop ஆயிடாம game வந்து hang ஆகம இருக்கணும்ன five G தா mam போட்ட correct ஆஹ் இருக்கும் வீட்டுல children and குழைந்தைக நெறைய பேரு இருந்தகன இந்த மாதிரி five G போடுகிடகன useful ஆஹ் இருக்கும் mam yes mam TV க்கு main ஆஹ் connect பண்ணிக்கலாம் mam நீங்க TV லையே வந்து connect பண்ணிட்டு youtube அதெலாம் google ஏதும் பண்ணலாம் நீங்க பாத்துக்கலாம் TV ல connect பண்ணிக்கலாம் plus ten to twelve device கிட்ட connect பண்ணிக்கலாம் இது வந்து

yes mam இது வந்து ரொம்ப safe mam plus AST வந்து இப்போ தா நாங்க வந்து புதுசா launch பண்ணிருகோம் இங்க company ல வந்து full ஆஹ் five ratings த mam இருக்கு plus நாங்க வந்து எல்லாத்துக்கும் mam இப்போ நெறைய ten devices கிட்ட connect பன்னிருந்தாலும் கூட high speed தா mam குடுக்கும் இத mam five G ஓட main advantage எர் okay mam நீங்க அப்போ உங்களோட பேரு and address ஆஹ் வந்து எனக்கு mail பண்றீகள mam நா ஒரு weekend பாத்து உங்க உங்க வீட்டுக்கு நான் members அனுப்பி setup பண்ணிரலாமா mam yes mam இந்த number கே நீங்க அனுபிருங்க நாங்க வந்து weekend போல members அனுப்பி setup பண்ணிறோம் mam yes mam நீங்க வந்து உங்களோட contact number ர share பண்ணிடிங்கனா நா என்னோட எங்க company ஓட bank ஓட number ர அனுப்பி வைக்குர mam அதுல வந்து நீங்க first advance ஆஹ் pay பண்ணிருங்க உங்களுக்கு எங்களுட network connection ஆஹ் satisfied ஆஹ் இருந்துச்சுன நீங்க full amount pay பண்ணிரலாம் mam yes mam இது உங்க wish தா mam இப்போ வந்து advance ஆஹ் கூட நீங்க five hundred த mam pay பண்ற மாதிரி இருக்கும் so உங்க வீட்டுல setup பண்ணிகுடுதுடு குட உங்களுக்கு satisfied ஆஹ் இருந்துச்சுன அப்பறம் கூட நீங்க advance குடுதுகொங்க mam no problem

புற்று நோய் என்பது கேடு தரும் உடற்கட்டிகளால் ஏற்படும் பல நோய்களின் பொதுவான ஒரு பெயர் ஆகும் இயல்புக்கு மாறாக கட்டுப்பாடற்று உயிரணுக்கள் பிரிந்து பெருகுவதால் இழையங்களில் ஏற்படும் மிகை பெருக்கம் அருகில் உள்ள ஊடுருவி ஏனைய உடற்பகுதிகளுக்கு பரவும் ஆற்றலை கொண்டிருப்பின் அவை கேடுதரும் கட்டிகள் அல்லது புற்று நோய் எனப்படும். இவை உடலில் இருக்கும் இடத்தை பொறுத்து என்ன நோய் எனறு பெயரிடப்படுகின்றது. கேடு விளைவிக்கா கட்டிகள் உடலின் வேறு பாகங்களுக்கு பரவவில்லை உடலானது பலவகைப்பட்ட உயிரணுக்களால் உருவாக்கபெற்றது. இயல்பாகவே உடலில் உள்ள உயிரணுக்கள் பிரிந்து வளர்ந்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தேவையான அளவுக்கு உயிரணுக்களை புதிதாக உருவாக்குகிறது. சில வளைகளில் உடலுக்கு தேவையற்ற பல புதிய உயிரணுக்கள் தோன்றுகின்றன. உடலில் உள்ள பழைய வயதடைந்த உயிரணுக்கள் இறக்க வேண்டிய நேரத்தில் இறந்து வெளியேறாமல் உடலிலேயே மிகுபடிகின்றன இவ்வாறான அதிகப்படியான உயிரணுக்கள் கழலை அல்லது கட்டி எனப்படும் கூட்டை ஏற்படுத்துகிறது. தீங்கில்லா கட்டிகளை பொதுவாக உடலில் இருந்து நீக்கிவிடலாம். பெரும்பாலான நிகழ்வுகளில் அவற்றை நீக்கிய பின்பு அவை மீண்டும் தோன்றுவது இல்லை. குருதி புற்று நோய் தவிர்ந்த ஏனைய புற்று நோய்களில் பொதுவாக கட்டிகள் தோன்றும். முதிர்ச்சி அடைந்த நிலையில் இந்த புற்று நோய் உயிரணுக்களின் பரவல் குருதிச் சுற்றோட்டத்தொகுதி வழியாகவோ அல்லது நிணநீர்த் தொகுதி வழியாகவோ பரவக்கூடும். தமனி, சிரை, நுந்துளைக்குழாய்கள் மூலம் இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது. இந்தக் குருதியானது புற்று நோய் உயிரணுக்களை உடலின் ஏனைய பகுதிகளுக்குக் கொண்டு செல்லக் கூடும். அதேபோல், நிணநீர்த் தொகுதியில், நிணநீர்க் குழியங்கள் பங்கெடுக்கும் வெள்ளை அணுக்கள், நிணநீர்க் குழாய்கள் மூலமாக நிணநீர்க்கணுக்களுக்குப் புற்று நோய் உயிரணுக்களை எடுத்துச் செல்லக் கூடும். இவ்வாறு கேடு விளைவிக்கும் கட்டிகளில் உள்ள உயிரணுக்கள் முதலில் அருகிலுள்ள இழையங்களுக்குள் ஊடுருவிச் சென்று பின்னர் குருதி அல்லது நிணநீர் ஊடாக உடலின் ஏனைய பகுதிகளுக்குப் பரவுதலை மாற்றிடம் புகல் என்பர். இதனால் புற்று நோய் ஏனைய பகுதிகளிலும் தோன்றும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. புகையிலை பாவனை இருபத்து இரண்டு சதவீதமான புற்று நோய் இறப்புகளுக்குக் காரணமாகின்றது. இன்னுமொரு பத்து சதவீத இறப்புக்கு உடற் பருமன், திட்ட உணவு இல்லாமை. போதியளவு உடற் பயிற்சி இல்லாமை, அளவுக்கதிகமான மது பாவனை போன்றன காரணமாகின்றன. ஏனைய காரணிகளாக சில நோய்த்தொற்றுக்கள், அயனியாக்கும் கதிர், சுற்றுச்சூழல் மாசு~ மாசுபாட்டுக்குக் காரணமான நச்சுப் பொருட்கள் இருக்கின்றன. வளர்ந்துவரும் நாடுகளில், பதினைந்து சதவீதமான புற்று நோய்க்குக் காரணமாக, அல்லது புற்று நோயைத் தூண்டக்கூடிய காரணியாக மனித சடைப்புத்துத் தீ நுண்மம், HIV, ஈரல் அழற்சி B ஈரல் அழற்சி C எலிக்கோபேக்டர் பைலோரி என்னும் bacteria போன்ற கா~ போன்றவை காணப்படுகின்றன. இந்தக் காரணிகள் யாவும் பகுதியாகவேவேனும், உயிர~ உயிரணுக்களிலிருக்கும் மரபணுக்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. புற்று நோய் ஆரம்பிப்பதற்கு பல மரபணுப் பிறழ்வுகள் நடைபெற வேண்டும்.

உயிரணு பிரிதலை கட்டுப்படுத்தும் புரதங்களில் அல்லது புற்று நோய் வரமால் அடக்கி வைக்கும் மரபணுக்களில் ஏற்படும் இழப்புகள் அல்லது பிறழ்வுகளினால்

சில சமயம் புற்றுநோயை உருவாக்கும் ஆற்றல் கொண்ட மரபணுக்களில்~ ளில் மரப~ ஏற்படும் மரபணுக்களில் ஏற்படும் பிறழ்வுகள், அவற்றின் செயற்பாட்டை அதிகரிப்பதனால் உயிரணு பிரிதல் கட்டுப்பாட்டை இழந்து, அல்லது ஒருங்கமைவுகள் இல்லாமல், உயிரணுக்களின் பெருக்கம் புற்று நோய் உருவாகிறது. இவ்வாறு உருவாகும் புற்று நோய் உடலில் ஏனைய பகுதிகளுக்கு மாற்றிடம் புகல் மூலம் பரவுகையில், பல சமயங்களில் நிவாரணம் செய்யமுடியாத நிலைக்குச் செல்கின்றது. அண்மைய ஆய்வுகள் குறுகிய குறு RNA க்களில் ஆய்வுகள் குறு RNA க்களில் ஏற்படும் மாற்றங்களினாலும் புற்று நோய் தூண்டுப்படுவதாக உறுதி செய்துள்ளன. மேலும் பு~ உற்று உயிரணுக்களில் மிக குறைந்த அளவுகளில் புற்று குருத்தணுக்களை அண்மையில் கண்டறிந்துள்ளார்கள். இவை அந்தந்த உறுப்புகளில் நிலவும் சாதாரண குருத்தணுக்களின் பிறழ்வுகள் ஏற்படுவதால், புற்றுக் குருத்தணுக்களைத் தோற்றுவிக்கின்றன. புற்று நோயானது சில உணர்குறிகள், மற்றும் அறிகுறிகள் மூலமும், பிற தணிக்கைச் சோதனைகள் மூலமும் பொதுவாக படுகின்றன. அதன் பின்னர், பல மருத்துவப் படிமவியல் போன்ற சில மருத்துவப் பரிசோதனைகள் மூலம் ஆராயப்பட்டு உயிரகச்செதுக்கு பெறப்பட்டு உறுதி செய்யப்படும். பொதுவான அறிகுறிகளும், உணர்குறிகளும் கட்டி, அசாதரண குருதிப்பெருக்கு, தொடர்ந்த நீண்ட கால இருமல், காரணம் தெரியாமல் உடல்நிறை வீழ்ச்சி ஏற்படுதல், மலம் கழித்தலில் ஏற்படும் சிக்கல்கள் போன்றவை ஆகும். மனிதரில் நூறுக்கும் மேற்பட்ட புற்று நோய்கள் அறியப்பட்டுள்ளன. ஒவ்வொருவகைப் புற்று நோய்க்குமான காரணிகள் வேறுபடும் புற்று நோயைத் தடுப்பதில் புகை பிடித்தல் செய்யாமல் இருத்தல், அளவான உடல்நிறையைப் பேணல், அளவுக்கதிகமாக மதுசாரம் பயன்படுத்தாமை, அதிகளவில் காய்கறிகள், பழங்கள், முழுமையான தானியங்கள் போன்றவற்றை உண்ணுதல், அளவுக்கதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மற்றும் சிவப்பு இறைச்சி போன்றவை உண்ணுவதைத் தவிர்த்தல், சூரிய ஒளிக்கு அளவுக்கதிகமாக வெளிப்படுத்தப்படாமல் இருத்தல், சில தொற்றுநோய்களுக்கு எதிராக தடுப்பு மருந்தேற்றம் செய்துகொள்ளல் போன்றன முக்கிய பங்கு வகிக்கின்றன. கர்ப்பப்பை வாய்ப் புற்றுநோய், பெருங்குடல் மலலுக்குரிய புற்று நோய் போன்றவை திறத் தணிக்கைச் சோதனைகள் மூலம் ஆரம்ப நிலையில் கண்டறிவதால் நோயிலிருந்து மீள்வது இலகுவாக இருக்கும் மார்பகப் புற்றுநோயைத் திறத் தணிக்கைச் சோதனை மூலம் கண்டறிவதனால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன புற்று நோய்க்கான சிகிச்சைகளாக, பொதுவாக, கதிர் சிகிச்சை, வேதிச்சிகிச்சை, அறுவைச் சிகிச்சை, இலக்குச் சிகிச்சை போன்றவற்றின் இணைந்த சிகிச்சை முறை வழக்க~ வழங்கப்படுகின்றது. வலி மற்றும் அறிகுறிகளை அவதானித்து, அதற்கேற்ப நடைமுறைப் பேணல் மிகவும் அவசியமாகின்றது. மேலும் முற்று~ முற்றிய நிலையில் நோயை நோய் இருப்பவர்களில், மரவலி~ மரணவலி தணிப்புச் சிகிச்சை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது புற்று நோயைக் கண்டறிந்த பின்னர் ஒருவர் உயிர் பிழைப்பது, என்ற வகை

புற்று நோய்க்கு எதிராக நாம் உட்கொள்ளும் மருந்துகள் புற்று உயிரணுக்களைத் தாக்கி அழிக்கும்போது, சாதாரண உயிரணுக்களையும் தாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றன. எனவே சாதாரண உயிரணுக்களைப் பாதிக்கும் வண்ணம் மருந்துகள் அமைய ஆய்வுகள் தொடர்கின்றன. புற்று நோய் எந்த வயதினரையும் தாக்கும் எனினும் வயது கூடக்கூட புற்றுநோய் தாக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கின்றது. புற்றுநோய் காரணமாக சுமார் பதிமூணு சதவீத மனித இன இழப்பு ஏற்பட்டு வருகிறது. அமெரிக்க புற்று நோய்ச் சமூகம் நடத்திய கணக்கெடுப்பின்படி உலகில் ஏழு புள்ளி ஆறு million மக்கள் புற்றுநோய் காரணமாக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் உயிர் இழந்தனர். இரண்டாரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உலகில் தொண்ணூறு புள்ளி ஐந்து million மக்கள் புற்று நோயினால் பாதிக்கப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக பதிநாலு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் இந்நோயால் தாக்கப்படுகின்றனர். இவற்றில், எட்டு புள்ளி எட்டு million இறப்புக்களை இந்நோய் தருகின்றது. மிகப் பொதுவான புற்று நோய் வகைகள் நுரையீரல் புற்றுநோய், முன்~ முன்~ முன்கோ~ முன்சுரப்பி புற்றுநோய், பெருங்குடல் மடலுக்குரிய புற்று நோய், வாய்~ வயிற்றுப் புற்றுநோய், வாய்ப் புற்றுநோய் ஆகியனவாகும். பெண்களில் மார்பகப் புற்றுநோய், கருப்பப்பை வாய்ப் புற்றுநோய், பெருங்குடல் மலலுக்குரிய புற்று நோய், நுரையீரல் புற்றுநோய் ஆகியனவாகும். பொதுவாக குழந்தைகளில் கடும் நிணநீர்க் குழியப் புற்றுநோய், மூளைக் கட்டி போன்றவை அதிகமாக இருப்பினும், ஆப்பிரிக்காவில் உள்ள குழந்தைகளில் அதிகளவில் இருக்கின்றன. இரண்டாயிரத்தி பதி~ பன்னிரெண்டாம் ஆண்டில், ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் எண்ணிக்கையிலான பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் புற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வளர்ந்து வரும் நாடுகளில் புற்று நோய் அதிகளவில் தோன்றுவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் எல்லா விலங்குகளையும் தாக்கக்கூடியது. மேலை நாடுகளில் இறப்பிற்கான முதன்மைக் காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். மருத்துவ முறைகளில் புற்றுநோயைப்பற்றி படித்தல், கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், புற்றுநோயைத்தடுத்தல் அனைத்தும் அடங்கிய மருத்துவப்பிரிவு புற்றுநோயியல் என்றும் அழைக்கப்படுகிறது. புற்றுநோய்க்கு ஒரு பெரிய குடும்ப நோய்களே உண்டாக்குகிறது.

உயிரணுக்களின் வாழ்வுக்காலம் முடிந்ததும், இயல்பாக நிகழ வேண்டிய திட்டமிடப்பட்ட உயிரணு இறப்பு, அதாவது உயிரணு தன்மடிவு தவிர்க்கப்படும். கட்டுப்பாடற்ற எண்ணிக்கையில் உயிரணுப்பிரிவு நிகழும். புதிதாக அளவற்ற எண்ணிக்கையில் உயிரணுக்கள் தோன்றி உருவாகும் புத்திழையத்திற்குக் குருதிக் கலன்கள் இணைக்கப்படும். புத்திழையமானது அருகிலுள்ள இழையங்களினூடாக ஊடுருவி, வேறு இடங்களுக்குப் பரவும் மாற்றிடம் புகல் நிகழும் சூழவுள்ள இழையத்திலிருந்து வேறுபட்ட, குறிப்பிட்ட ஒரு இழையத்தில், புதிதாக நிகழும் ஒரு அசாதாரண, அளவுக்கதிகமான உயிரணுப் பெருக்கம், அல்லது வளர்ச்சியைக் குறிக்கும். இத்தகைய அசாதாரண வளர்ச்சிக்கான காரணி அகற்றப்பட்டாலும், இழையப் பெருக்கம் தொடர்ந்து நடைபெறும். புத்திழையப் பெருக்கத்தில் வீக்கம் அல்லது கட்டிகள் பொதுவாக உருவாகும். அவ்வாறில்லாமல் கட்டிகள் அற்ற இழையப் பெருக்கமும் நிகழலாம் கட்டி என்ற சொல் இயல்புக்கு மீறிய வீக்கம், திரள், கட்டி, கழலை அல்லது திணிவைக் குறிக்கும். மேற்கூறிய புத்திழையப் பெருக்கம், பொதுவாக ஒரு திடமான திணிவை உருவாக்கும். அத்தகைய திணிவுகள் உருவாகும்போது அவை கட்டிகள் எனப்படும். புத்திழையப் பெருக்கத்தால் இக்கட்டிகள் தோன்றுவதால், புத்திழையப் பெருக்கம், கட்டி ஆகிய இரு சொற்களும் ஒன்றையே குறிக்கின்றன. கேடில்லாக் கட்டிகள் கட்டிக்கு கட்டிகளில் ஒரு வகையானவை வீக்கத்தை, வளர்ச்சியைக் காட்டுமே தவிர, உடலுக்குத் தீங்கற்றவை. இவை ஏனைய இடங்களுக்குப் பரவாமல், குறிப்பிட்ட ஒரு இடத்திலேயே பல்கிப் பெருகும். இவற்றை அஹ் இவற்றை அகற்றிவிட்டால் மேலதிக வளர்ச்சி இருக்காது. இத்தகைய கட்டிகளில் சில கேடுதரும் கட்டிகளாக மாறக்கூடிய தன்மை உள்ளவையாக இருக்கும். அவை புற்று நோய் மூலம் எனப்படும்.

இயல்புக்கு மாறா புற்று நோய் என்பது இயல்புக்கு மாறாகக் கட்டுப்பாடற்று உயிரணுக்கள் பிரிந்து பெருகுவதால் இழையங்களில் ஏற்படும் மாற்றம் புற்று நோய் எனப்படும். ஊடுருவும் கட்டிகள் இழைய மிகைப்பெருக்கத்தால் உருவாகும் கட்டிகளின் உயிரணுக்கள், அருகிலுள்ள ஏனைய இழையங்களுக்குள் ஊடுருவிப் பரவிச் சென்று தாக்கும் தன்மை கொண்டவையாக இருக்கையில் அவை ஊடுருவும் கட்டிகள் எனப்படும் திறத் தணிக்கைச் சோதனைகள் ஒருவருக்கு புற்றுநோய் உள்ளதா, இல்லையா என்பதை திறத் தணிக்கைச் சோதனைகள் மூலம் கண்டறியலாம். முலை உடு~ ஊடுகதிர்ப்படச் சோதனை என்னும் ஆய்வு மூலம் மார்பகப் புற்றுநோய் கண்டறியலாம். பெண்களில் வரும் கருப்பை வாய் புற்றுநோயைக் கண்டறிய கருப்பைவாய் பூச்சு சோதனை அல்லது மனித சடைப்புத்துத் தீ நுண்மச்சோதனை உதவி செய்கிறது. அறுதி ஆய்வு உடலில் இருக்கும் கட்டி புற்று நோயென சந்தேகிக்கப்படும்போது, அது புற்று நோய்க்கட்டி கட்டிதானா அல்லது இயல்புக் கட்டியா என்பதை அறியும் ஆய்வு இதுவாகும். உயிரகச்செதுக்கு ஆய்வு என்னும் செய்முறை மூலம் புற்று நோயை அறிந்திடலாம். அறுவைமூலம் கட்டி கற்றல் புற்று என ஐயப்படும் கட்டியை அறுவை மூலம் அகற்றுதல் உடல் உறுப்பு ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கட்டி காணப்படுவது அந்தக் கட்டியுள்ள பகுதி மட்டும் அகற்றப்படும் நோய் மீளல் அல்லது மறுபிடிப்பு கட்டிகற்றிய அஹ் பகுதியில் இருந்து மீண்டும் கட்டி தோன்றும் நிலையாகும். வீரிய உருமாற்றம் என்பது தரம் பகுத்தலில் பகுப்பு ஒன்று என்ற நிலையில் இருந்து மிக வீரிய பகுப்பான மூன்று அல்லது நான்காவது நிலையை அடைவதை குறிக்கு~ குறிப்பதாகும். புற்றுநோயின் ஆரம்ப நிலையில் எந்த அறிகுறிகளும் தென்படுவதில்லை. கட்டி தோற்றும் நிலை அல்லது புண்ணாகும் நிலையிலேயே உணர்கி~ உணர்குறிகள் அல்லது அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். என்ன வகைப் புற்றுநோய், எந்த இடத்தில் அமைந்துள்ளது என்பதைப் பொறுத்து இந்த அறிகுறிகள் மாறுபடும். சில அறிகுறிகள் குறிப்பிடத்தக்கவையாக அல்லது திட்டவட்டமானவையாக இருக்கும். ஆனால் பல அறிகுறிகள், வேறு நோய்களிலும் தோன்றக்கூடியனவாக இருக்கும். அதனால் இது வேறு நோய் நிலைகளுடன் தொடர்புபடுத்திப் பார்க்கப்படுவதற்கான சாத்தியக் கூறுகள் உண்டு. புற்றுநோய் என அறுதி ஆய்வு செய்யப்படும்போது மனிதர்கள் அதிக கவலை மற்றும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவர். புற்று நோயாளிகளில் தற்கொலைக்கான ஆபத்து கிட்டத்தட்ட இரட்டிப்பாக இருப்பதாக அறியப்படுகிறது புற்றுநோய் அறிகுறிகளை மூன்று குழுக்களாக பிரிக்கலாம் இடம்சார் அறிகுறிகள் அப்படியென்றால் பிறை முறை அஹ் இடம்சார்~ முறை பிறழ்ந்த கட்டிகள் அல்லது வீக்கம் இருக்கும் இடத்தைப் பொறுத்து இவ்வறிகுறிகள் தோன்றும். நுரையீரல் புற்று~ புற்றுநோயில் ஏற்படும் கட்டி மூச்சுக்குழல் வழியை அடைப்பதனால், இருமல், நுரையீரல் அழற்சி போன்ற அறிகுறிகள் தோன்றலாம்.

~குறிய புற்று நோய் ஏற்படின், மனித இரையகக் குடற்பாதையில் ஏற்படும் ஒடுக்கம் குடல் தொடர்பான விடயங்களில் ஒழுங்கின்மையைக் காட்டும். மார்பகப் புற்றுநோய், விந்தகப் புற்றுநோய் கட்டிகள் தெளிவாகத் தெரியும். கட்டிகள் தோன்றும் ஆரம்ப நிலையில் வலி இருப்பதில்லை. ஆனால், நோய் தீவிரமடையும் நிலையில், குறிப்பிட்ட இடத்தில் வலி தோன்றும். கட்டிகள் புண்ணானால், இரத்தக்கசிவு ஏற்படலாம். நுரையீரல் புற்றுநோயில் இவ்வாறு ஏற்படின் இருமும்போது குருதி வெளியேறும். குடலில் புற்றுநோயானால், குருதிச்சோகை அல்லது மலவாய் வழியான குருதிப்பெருக்கம் ஏற்படலாம். சிறுநீர்ப்பைப் புற்று நோயெனின், சிறுநீருடன் குருதி வெளியேறலாம். கர்பப்பை புற்றுநோய் அல்லது கர்பப்பை வாய்ப் புற்றுநோய் எனில் யோனி ஊடாக குருதிப்பெருக்கம் ஏற்படும் இது நேரடியாகவோ அல்லது மாற்றிடம் பரவலுக்கோ தொடர்பில்லாத பொதுவான அறிகுறிகளைக் குறிக்கும் எதிர்பார்க்காத உடல்நிறைக் குறைவு, காய்ச்சல், பசியின்மை, உடல் மெலிதல், அளவுக்கதிகமாக களைப்பு, குருதிச்சோகை, தோல் தோலில் ஏற்படும் மாற்றங்கள் போன்றவை கல்லீரல் புற்றுநோய் ரத்த புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய் போன்றவற்றில் தொடர்ந்து விடாமல் காய்ச்சல் இருக்கும். புற்றுநோயானது தோன்றிய இடத்திலிருந்து நிணநீர்த் தொகுதி மூலமாக

இதன் விளைவாக கல்லீரல், மண்ணீரல் என்பவற்றில் வீக்கம் தோன்றும். இவ்வாறு கல்லீரல், மண்ணீரல் வீக்கமடையும்போது, வயிற்றில் இவற்றை உணர முடியும். இவை தவிர எலும்பு, எலும்பு மஞ்சைகளுக்குப் பரவி இருப்பின்,

மாற்றிடம் புகல் நிகழ்வில் அறிந்திருக்கப்படும் மண்ணும் விதையும் என்ற கருதுகோள்படி, குறிப்பிட்ட சில புற்றுநோய் வகைகளின் உயிரணுக்கள், குறிப்பிட்ட சில உடற்பகுதிகளுக்கு பரவுவது அவதானிக்கப்படுகிறது புற்றுநோய்க் கட்டி எந்த வகை உயிரணுவை ஒத்திருக்கிறது என்பதைப் பொறுத்து புற்றுநோய் வகையாக்கம் செய்யப்படுகின்றது, அதனால், குறிப்பிட்ட அந்த இழையமே அந்த கட்டியின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. அவற்றின் புற்று நோயின் இழைவியல் மற்றும் புற்றுநோய் பாதிப்புக்கு உட்பட்ட இடம் என்பன இங்கு முக்கியமாகக் கவனிக்கப்படுகின்றன. புறவணியிழையப் புற்றுநோய் carcinoma புறவணி~ புறவணியிழையத்தில் இருந்து உருவாகும் புற்றுநோய் இப்பெயரில் அழைக்கப்படுகிறது. மிகப் பரவலாகக் காணப்படும் புற்றுநோய்கள் இந்த வகைக்குள் அடங்கும். அநேகமாக மார்பகப் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், முன்சுரப்பி புற்றுநோய், இணையப் புற்றுநோய், கணையப் புற்றுநோய், பெருங்குடல் மலலுக்குரிய புற்று நோய் எல்லாம் இந்த வகையையே சாரும். இணைப்பிழையே புற்றுநோய் இணைப்பிழையத்தை உருவாக்கும் உயிரணுக்களை மூலமாகக் கொண்டு உருவாகும் புற்றுநோய்கள் இந்த வகையைச் சாரும். எடுத்துக்காட்டாக எலும்பு, குருத்தெலும்பு, தசை, குருதிக்குழல், கொழுப்பிழையம், நரம்பு போன்றவற்றில் ஏற்படும் புற்றுநோய்களாகும். இவ்வகை இழையங்கள், மூளைய விருத்தியின்போது எலும்பு மஞ்சைக்கு வெளியாக இருக்கும் இணைப்பிழைய உயிரணுக்களில் இருந்து விருத்தியாகும். பாலணு

இவை சூலகத்தில் அல்லது சூலகப் புற்றுநோய் விந்தகத்தில் வரும் விரைச்சிரைப் புற்றுநோய் என்பவற்றை உள்ளடக்கும். பெரும்பான்மையான புற்றுநோய்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறில் இருந்து தொண்ணுத்தைந்து சதவீதமானவை

தொற்றுக்கள், கதிர்வீச்சு அயனியாக்கும் கதிர் இரண்டும், மன அழுத்தம், போதிய உடற்பயிற்சி இன்மை, நச்சுப்பொருள் போன்றவையாகும். புற்றுநோய் என்பது வெவ்வேறான பலபிரிவுகள் கொண்ட நோய்களை சாரும். அவை அதன் காரணங்களிலும், உயிரியலிலும் பரவலாக வேறுபடுகின்றன. எந்த உயிரினமானாலும், புற்றுநோய் வரலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு புற்றுநோய்க்கான காரணிகள் வெவ்வேறாக இருப்பதற்கான சாத்தியம் இருப்பதால், அந்த நோய் வந்ததற்கான காரணம் என்ன என்பதை மிக இலகுவில் சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டாக புகைப் பிடிக்கும் ஒருவருக்கு நுரையீரல் புற்று நோய் வந்திருந்தால், அவரது நோய்க்கான புற்றுநோய்க் காரணி புகையிலையாக இருக்கக் கூடும். இருந்த போதிலும், சூழல் மாசு, கதிரியக்க மாசு போன்றனவும் மனிதரில் நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கும் சிறிதளவு சாத்தியத்தைக் கொண்டிருப்பதனால், அவற்றில் எதாவது ஒன்றுகூட அவரது நோய்க்கான காரணமாக இருக்கலாம். உடல் உறுப்புகள் கொடை, கருத்தரிப்பு போன்ற நிலைகளில் அரிதாக ஒருவரிலிருந்து வேறொருவருக்கு புற்றுநோய் கடத்தப்படுகின்றதெனினும், பொதுவாக புற்றுநோய் கடத்தப்பட்ட கடத்தப்படும் நோயல்ல. தவிர தவிர உலகளவில் புற்றுநோய்க்கான தொற்றானது பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் என அறியப்பட்டுள்ளது. தீ நுண்மங்களே தொற்றுவதற்கான பொதுவான நோய்க்காரணிகளாக இருந்தபோதிலும், சில bacteria க்கள், ஒட்டுண்ணிக்களும்கூட நோய்க்காரணியாக இருக்கலாம் என அறியப்படுகின்றது. கருப்பை வாய்ப் புற்றுநோய்க்கு முக்கிய காரணியாகவும், எண்பது சதவீதம் கல்லீரல் புற்றுநோய்க்குக் காரணியாகவும், பதினைஞ்சுல இருந்து இருவது சதவீதம் ஏனைய புற்றுநோய்களுக்குக் காரணியாகவும் தீ நுண்மமே இருக்கின்றது. இந்த விகிதம் நாட்டுக்கு நாடு வேறுபடும். ஆப்பிரிக்காவில் இந்த விகிதம் முப்பத்து ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாகவும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் மூணு புள்ளி மூணு சதவீதமாகவும் இருக்கின்றது. வேதிப்பொருட்கள் புற்றுநோய் ஊக்கிகளாக சில வேதிப்பொருட்கள் குறிப்பிட்ட வகைப் புற்றுநோய் உருவாதலை ஊக்குவி~ விக்கின்றன. எடுத்துக்காட்டாக புகைப் பிடித்தல் தொண்ணூறு சதவீதமான நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கும். அத்துடன் புகைப்பிடித்தலானது குரல்வளை, தலை, கழுத்து, வயிறு, சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், உணவுக்குழாய், கணையம் போன்றவற்றிலும் புற்றுநோயை ஏற்படுத்தலாம். புகையிலையானது ஐம்பதுக்கு மேற்பட்ட புற்றுநோய் ஊக்கிகளைக் கொண்டுள்ளதாக அறியப்பட்டுகின்றது. புகையிலையானது உலகளவில் புற்றுநோயால் ஏற்படும் இறப்பில் ஐந்தில் ஒரு பங்குக்கும், வளர்ந்த நாடுகளில் மூன்றில் ஒரு பங்குக்கும் காரணமாக உள்ளது. உணவும் உடற்பயிற்சியும் உணவு, அமைந்து~ அமர்ந்தி~ அமர்ந்தியங்கும் வாழ்முறை, உடற் பருமன் என்பன புற்றுநோய் இறப்புடன் முப்பதிலிருந்து முப்பத்து ஐந்து சதவீதம் தொடர்புடையதாக இருக்கின்றது. ஐக்கிய ராஜ்ஜியத்தில், ஐந்து மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களை உள்ளடக்கிச் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவானது,

அமர்ந்தியங்கும் வாழ்முறை காரணமாக உடற்பருமன் அதிகரிப்பது மட்டுமன்றி, அது நோய் எதிர்ப்பாற்றல் முறைமை, மற்றும் அகச்சுரப்புத் தொகுதி தொழிற்பாட்டிலும் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துவதனால் புற்றுநோய்க்கான சூழிடரை அதிகரிக்கிறது கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் அதிகமான உடற்பருமன் ஏற்படுவதற்குக் காரணமாக குறைந்த காய்கறி மற்றும் உடல்நலம் தரும் உணவுகளை உண்ணல் என்பதைக் காட்டிலும், அளவுக்கதிகமான உணவை உட்கொள்ளலே இருக்கின்றது. தொற்றுக்கள் என்பது உலகளவில் சராசரியாக பதினெட்டு சதவீதமான புற்றுநோய்க்கு தொற்றுநோய்களே காரணமாக உள்ளன. இந்த வரையறையில் மிக அதிகமாக ஆப்பிரிக்காவில் இருபத்தைந்து சதவீதமாகவும், வளர்ந்த நாடுகளில் பத்து சதவீதமாகவும் இருக்கின்றது. பொதுவாக தீநுண்மங்களே புற்றுநோய்க்கான கார~ நோய்க்காரணிகளாக இருக்கின்றன. ஆனால் bacteria ஒட்டுண்ணி போன்றனவும் நோயைத் தரலாம். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும்பொழுது கருப்பை வாய்ப் புற்றுநோயை மனித சடைப்புத்துத் தீ நுண்மமும், மூக்குத் தொண்டைப் புற்றுநோய்க்கு எப்ஸ்டீன் பார் வைரஸும், வயிற்றுப் புற்றுநோய்க்கு எலிக்கோபேக்டர் பைலோரி என்ற bacteria வும் காரணமாக இருக்கின்றன கதிர்வீச்சு புற ஊதாக் கதிர், ஏனைய கதிரியக்கப் பொருட்கள் மூலம் கிடைக்கும் கதிர்வீச்சு புற்றுநோயைத் தோற்றுவிப்பதற்கான சூழிடர் காரணிகளுள் ஒன்றாக அறியப்பட்டுள்ளது. melanoma வகையல்லாத, வேறு தோல் புற்றுநோய்களில் அநேகமானவை அநேகமானவை புற ஊதாக்கதிரினால், முக்கியமாக சூரிய ஒளியிலிருந்தும் வரும் புற ஊதாக்கதிரினால் ஏற்படுபவையாக இருக்கின்றன. அயனியாக்கும் கதிர்களின் தொற்றுவாயாக மருத்துவப் படிமவியல் வளிமம் என்பன இருக்கின்றன. அயனியாக்கும் கதிர்கள் குறிப்பிட்டளவில் மரபணு திடீர்மாற்றத்திற்குக் காரணமான வலுவான மரபணு திடீர்மாற்றியாக இருப்பதில்லை. குடியிருப்புகளில் ரேடான் வளிமத்திற்கு வெளிப்படுவதனால் ஏற்படும் சூழிடரானது செயலற்ற புகைத்தலால் ஏற்படும் சூழிடருக்குச் சமமானதாக இருக்கின்றது கதிரியக்கமானது, வேறு காரணிகளுடன் இணையும்போது, மிகவும் புற்றுநோய் தோன்றுவதற்கு மிகவும் ஆற்றல் வாய்ந்த காரணியாக மாறுகின்றது, எடுத்துக் காட்டாக நாம் பார்க்கும்பொழுது ரேடான் வளிமமும் புகைத்தலும் இணைந்து சூழிடர் காரணியாக மாறுதல் கதிரியக்கமானது உடலின் எந்தப் பகுதியிலும், எந்த ஒரு மிருகத்திலும், எந்த வயதிலும் புற்றுநோயை உருவாக்கும் காரணியாக இருக்கின்றது. கதிரியக்கத் தூண்டுதலால் ஏற்படும் இரத்தப் புற்றுநோய் பெரியவர்களை விடக் குழந்தைகளில் இரட்டிப்பாக இருப்பதாகவும், பிறப்பிற்கு முன்னர் கதிரியக்கத்திற்கு வெளிப்படுத்தப்படும்போது, சூழிடர் பத்து மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் அறியப்படுகின்றது மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் அயனியாக்கும் கதிர்களினால் ஏற்படும் பாதிப்புக் குறைவாக இருப்பினும், கதிரியக்கத் தூண்டலால் ஏற்படக்கூடிய புற்றுநோயில் இவற்றின் பங்களிப்பு அதிகரித்து வருகின்றது.

சூரிய ஒளியிலிருந்து வரும் புற ஊதாக்கதிர்களுக்குத் தொடர்ந்து நீண்ட காலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டால் melanoma மற்றும் வேறு தோல் புற்றுநோய்கள் உருவாகலாம். உலகில் பொதுவாகக் காணப்படும் புற்றுநோய் வகையான, melanoma வகையல்லாத ஏனைய தோல் புற்று நோய்க்கான காரணியாக புற ஊதாக்கதிர்கள் திகழ்கின்றன, முக்கியமாக அயனியாக்கமற்ற, நடுத்தர அலைநீளம் கொண்ட புற ஊதாக்கதிர்கள் இருப்பதற்கான தெளிவான சான்றுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. செல்லிடத் தொலைபேசியிலிருந்து பெறப்படும் அயனியாக்கமற்ற, வானொலி அதிர்வெண் கொண்ட கதிர்வீச்சு, மின்திறன் செலுத்தல், மற்றும் அவை போன்ற புற்று நோயைத் தோற்றுவிக்க வல்ல காரணிகள் அனைத்தும் உலக சுகாதார அமைப்பின், புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான அனைத்துலக நிறுவனத்தால், சாத்தியமான புற்று நோய்க்காரணிகள் என விவரிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும், இவை தொடர்பாக கவலை தெரிவிக்கும் அளவிற்காக தெளிவான சான்றுகள் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை செல்லிடப்பேசி கதிர்வீச்சுக்கும், புற்றுநோய் அபாயத்திற்கும் இடையில் தொடர்பு இருப்பதற்கான ஒரு தொடர்ச்சியான, முரணற்ற ஆய்வு அறிக்கைகள் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை மரபு அப்படி என்று பார்க்கும்பொழுது அநேகமாக புற்றுநோய் மரபு ரீதியாக அல்லது என்றாலும், சில புற்றுநோய்கள் மரபு வழி கடத்தப்படுவதாக உள்ளது. மூணிலிருந்து பத்து சதவீதத்திற்கும் குறைவான புற்றுநோய், மரபணுக்களில் ஏற்படும் சில குறைபாடுகள் தொடர்ந்துவரும் சந்திக்குக் கடத்தனால் ஏற்படுவதாகும், சந்ததிக்கு கடத்தப்படுவதால் ஏற்படுவதாகும் மொத்த மக்கள் தொகையில் zero புள்ளி மூணு சதவீதம்~ திற்கும் குறைவான எண்ணிக்கையிலானவர்கள், இவ்வாறான மரபணுக் குறைபாட்டைக் கடத்துபவர்களாகவும் உள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக பெருங்குடல் மடலுக்குரிய புற்று நோய் உள்ளவர்களில் மூணு சதவீதமானவர்களும், மார்பகப் புற்றுநோய், சூலகப் புற்றுநோய் உள்ளவர்களில் எழுபத்தைந்து சதவீதமானவர்களுக்கும், இவ்வகையான மரபு வழிக் கடத்தப்படும் புற்று நோய் ஆளாகின்றனர். இயக்குநீர்களில் சில உயிரணுப் பெருக்கத்தைத் தூண்டுவதன் மூலம் புற்று நோய் உருவாக்கத்தில் பங்களிக்கின்றன. insulin போன்ற வளர்ச்சிக் காரணிகளும், அவற்றின்